இதுல ஒரு பெரிய ஆறு இருக்கு.

இதுல தண்ணி பாய்ச்சிறத்துக்காக நறைய பைப்ஸ் போட்ருக்காங்க.

பேங்கோட பேர போட்ல மாட்டி வச்சுருக்காங்க.

எல்லா கடை பேரையும் போர்டுல மாட்டி வெச்சிருக்காங்க.

எல்லோ கலர்ல ஒரு கேட் இருக்கு.

இந்த எடம் பாக்கறதுக்கு ரொம்ப பசுமையா இருக்கு.

இது ஒரு பெட்ரோல் பங்க் .

ரெட் கலர் பக்கெட் நெறைய வெச்சிருக்காங்க.

இதுல ஒரு பெட் போட்டு வெச்சிருக்காங்க.

ஜன்னலுக்கு ஒரு கார்ட்டன் போட்டு விட்ருக்காங்க.

ஒரு பில்டிங்க ஆரஞ் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

நெறைய பைக்ஸ்ஸ வெளிய பார்க் பண்ணி வெச்சிருக்காங்க.

இது ஒரு கார் ஷெட் .

இதுல ஒரு டென்ட்குள்ள நெறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க.

இதுல நெரையா டிஃப்ரண்டான பழத்த ஷெல்ஃப்ல அடுக்கி வெச்சிருக்காங்க.